இது வந்து ஆறு இங்க குளிச்சோம் ந

வீட்டு தனிலே குளிக்கறதா விட ஆது ஊற்ற தனிலே குளிச்ச உடம்புக்கு ரொம்ப நல்லது

நாளைக்கு கிரிக்கெட் விளையாடுறேன் ஒரு நல்ல பீல் தரும் இங்க வய சானவங்க ஜாகிங் போவாங்க

டிஜிட்டல் கிறீன் வெச்சிருக்காங்க

பைசெக்மென்ட் போட்டு வீடு கற்றங்க

ஏறிய குள்ள மாஸ் ஆஹ் திரியலாம்

இது வந்து துணி கடை இங்க வந்து எலாம்